ரெண்டு பேரு நிக்கிறாங்க இரண்டு ஜென்ஸ் தா ரெண்டு பேருமே தலையில கேப் வெச்சிருக்காங்க.

கொஞ்சம் பெரு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேரு வெயிட்டிங்ல இருக்காங்க.

அது பக்கத்துல மரம் நிக்கிது. பின்னாடி வந்துட்டு உ பெரிய பில்டிங் இருக்குது.

பக்கத்துல புள்ளா ஒரே மரங்கள் செடி கொடி அந்த மாதிரியெல்லா நிறையவே இருக்குது.

ஒரு பெட்டி குள்ள ஒரு பெரிய கிளாக் வெச்சிருக்குராங்க.

பக்கத்துல வந்துட்டு ஹேண்ட்வாஷ்லா வச்சிருக்காங்க மேல பின்னாடி நெறைய பிளக்ஸ் இருக்கு.

இது ஒரு ஈவினிங் டைம் எடுக்கப்பட்டது இந்த படம்.

நடுவுல ஃபுல்லா கருலு கட்டிவிட்ருக்காங்க.

இது மேலயும் ரொம்ப எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அந்த மாரி இருக்கு.

ஃபுல்லா மண்ணு கல்லு பாறை அந்த மாரி இருக்கு.

டைனிங் டேபிள் எல்லாமே காலியாதா இருக்கு.

எல்லா டைனிங் டேபிளையும் டிஷ்யூ பேப்பர் கிளாஸ் ஜக்கு வாட்டர் எல்லாம் வச்சிருக்காங்க.

நோக்கியா அப்டின்னு போட்டிருக்குது மேல.

இந்த இடத்துல எல்லாரும் பிரேர் பண்ணிட்டு இருக்காங்க.

பைக்கும் பைக்கும் பக்கத்துல டிராப் பண்ணிருக்காங்க.

மேல டியூப் லைட் போட்ருக்காங்க நெறைய ஆம்பளைங்க நிக்கறாங்க வொர்க் பண்றவங்களு நிக்கறாங்க கஸ்டமரு நிக்கறாங்க.

எல்லா போட்டுமே எம்டியாதா இருக்கு ஒரு ஈவினிங் டைம் மாதிரி இருக்கு சுத்தியு மரவெல்லாம் நிக்குது.

பேக் சைடுல இருக்கிறது ஏதோ ஒரு ஸ்கூல் டைப்பா ஹாஸ்பிடல் அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய பில்டிங் அந்த மாதிரி இருக்கு.

ஒரு வைட் கலர் ஷேர் இருக்குது. ஆனா யாருமே இல்ல அதுல. கடைல.

இந்த ஹாஸ்பிடல் ஓட நேம் வந்துட்டு விவேகானந்தா மாசோணி ஹாஸ்பிடல் அந்த மாரி இருக்குது.

ரெண்டு சைடு வந்துட்டு புல் செட்டப் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க ஃபுல்லா சுத்திலும் மரங்கள் அப்டிலா இருக்குது.